நெறையா பேர் இந்த ரோட்ல நடந்து போய்டு இருக்குறாங்க.

இந்த மினி பஸ்ஸு ஒரு இடத்துல நின்டு இருக்கு.

பக்கத்துல செவுத்துல ஷாரோன்னு ஒரு எழுதிருக்கு.

இங்க ஃபுல்லா வெஹிக்கல்ஸ் நின்னுட்டு இருக்கு.

ஒர்க் ஸ்டாண்டு தனியா அங்க ஒன்னு இருக்கு.

இது ஒரு எக்ஸிபிஷன் ஷோ .

பெட்ரோல் பங்க்கு பக்கத்துல ரெண்டு பைக் நிக்கிது.

வீடுங்களு நெறையா சுத்தி முத்தி எல்லா இருக்கு.

சுத்திலு மரோ செடினு நெறையா இருக்கு.

இது ஊட்டில இருக்கக்கூடிய ஒரு ஏரியா .

இங்க டூரிஸ்ட் வேன் கார் னு நறையா எல்லா இருக்கு.

ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் ப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கறாங்க.

சுத்திலு மைக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நெறைய இருக்கு.

குன்னூர் சைடுல இருக்குற லண்டன் எஸ்டேட் .

இது ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம் சென்டர் .

இது நயரா பெட்ரோல் பங்க் .

வீடு ஃபுல்லா லைட் செட்டிங் போட்டு இருக்கு.

சுத்திலு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குறாங்க.